லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் களுக்கு தனித்தனி டியூட்டோரியல் களை பார்க்கலாம் அதை சிம்பிள் ஆக வைத்துக்கொள்கிறேன்
குறிப்பிட்ட லூப் எப்படி வேலை செய்கிறது என்று காண விரும்பினால் இது பயனுள்ள ரெஃபரன்ஸ் ஆக இருக்கும்
வைல் லூப் பற்றி கற்கலாம்
ஒரு வைல் லூப்
லூப் இன் துவக்கத்தில் ஒரு கண்டிஷன் க்கு செக் செய்து
கண்டிஷன் ட்ரூ ஆ இல்லையா என்பதை பொறுத்து கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது
என் வைல் லூப் ஐ இங்கே துவக்குகிறேன்
இங்கேதான் கண்டிஷன் இங்கேதான் ப்ளாக் வரும்
என் ப்ளாக் ஐ கர்லி பிராக்கெட்ஸ் இடையில் வைத்திருக்கிறேன்
என் கண்டிஷன் இங்கே வரும்
உதாரணமாக ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் 11 என பயன்படுத்துகிறேன்
இப்போது டெஸ்ட் அல்லது லூப் என இங்கே சொன்னால்
இங்கே லூப் என இருக்கட்டும்
மேலும் ஒரு பிரேக்
இப்போது நடப்பது 11 ஆக இருக்கும் வரை ஒரு லூப் ஐ உருவாகும்
இங்கே ஏதும் செய்தால்
இதை முயற்சிக்கலாம்
அனேகமாக ப்ரவ்சர் கிராஷ் ஆகிவிடும்
11 ஆக இருக்கும் வரை லூப் திருப்பி திருப்பி எழுதப்படும்
எப்போதும் 1 ஒன்றுக்கு சமம் என்பதால் இயங்கிக்கொண்டே இருக்கும்
ஆகவே லூப் ரிப்பீட் ஆகி உங்கள் ப்ரவ்சர் கிராஷ் ஆகிவிடும்
சரி இப்படி சொல்லலாம் வைல்
ஒரு வேரியபிள் நும்
இஸ் ஸ்மாலர் ஒர் எக்குவல் டோ 10 மேலும் எச்சோ வில் சொல்வது நும் என்பதொரு அரித்மெட்டிக்கல் ஆப்பரேட்டர்
அடிப்படையில் என்ன செய்கிறது என்றால் நும் உடன் 1 ஐ கூட்டுகிறது
அது நும் num 1 என எழுதுவதற்கு சமம்
நும் ஐ எடுத்துக்கொண்டு அது நும் பிளஸ் 1 வால்யூ க்கு சமம் என்கிறது
இதுதான் அரித்மெட்டிக்கல் ஆப்பரேட்டர்
என்ன நடக்க போகிறது என்றால் சொல்வது நும் லெஸ்ஸர் தன் ஒர் எக்குவல் டோ 10 யெஸ் எனில் எச்சோ லூப்
மேலும் சொல்வது வேரியபிள் நும் க்கு 1 ஐ கூட்டுக
உண்மையில் செய்ய வேண்டியது
இந்த கணத்தில் நும் 1 ஐ உருவாக்குவது
ஆகவே 1 இல் ஒரு முறை லூப் செய்யலாம்
அதன் பின் எக்குவல் 2 பின் 3 பின் 4 இப்படியே 10 வரை
பின் அது நின்றுவிடும்
அதன் பின் மீதி கோடு இயங்கும்
நாம் 1 என்று சொன்னோம்
பின் என்ன கிடைக்கிறது எனில்
நாம் லூப் என 1234567810 முறை பெற்றோம்
இப்போது இன்னும் கொஞ்சம் சுவை சேர்க்க
சொல்வது லூப் 1 மேலும் கடைசியில் நும் என கான்கேட்னேட் செய்யலாம்
இன்னும் எளிதாக்க நும் என உள்ளே சொல்லலாம்
அது படிக்க சுலபமாக இருக்கும்
சொல்வது லூப் 1 மேலும் ஆட் 1
பின் மேலும் சொல்வது லூப் 2 மேலும் இன்னொரு ஆட் 1 அது லூப் 3160 இன்னொரு ஆட்
1 முதல் 10 வரை
இதை திறக்கலாம்
ரிஃப்ரெஷ் பண்ணலாம்
லூப் 123 என 10 வரை கிடத்துவிட்டது
இங்கே இந்த வால்யூ வை 100 என மாற்றலாம்
ரிஃப்ரெஷ் செய்க
அது 100 வரை போய் விட்டதை காணலாம்
நம்பர் பெரியதாக ஆக லூப் இன்னும் நேரம் எடுத்துக்கொள்ளும்
6000 என எடுத்துக்கொள்ளலாம்
ரிஃப்ரெஷ் செய்க
இது நிச்சயம் கொஞ்சம் நேரமாகும்
இதோ 6000
அது மிக எஃபிஷியன்ட் ஆக வேலை செய்கிறது
இதை ஒரு அரே உடன் கம்பைன் செய்தால்
அரே வின் உள்ளே இருக்கும் அல்பாபெட் களை எச்சோ ஆட் செய்யும் ஒரு புரோகிராம் ஐ உருவாக்கலாம்
அரே வின் ஒவ்வொரு வால்யூ வையும்
எச்சோ ஆட் செய்ய லூப் களை பயன்படுத்தலாம்
செய்து பாருங்கள் என் டியூட்டோரியல் லில் செய்தாலும் செய்வேன் ஆனால் இந்த பேசிக்ஸ் செக்ஷன் இல் இல்லை
இருப்பினும் இதுவே பேசிக் ஸ்ட்ரக்சர்
மேலும் ரிகமெண்ட் செய்வது மாக்ஸ் என ஒரு வேரியபிள் ஐ இங்கே உருவாக்கி உங்கள் மேக்ஸிமம் வால்யூ வை இங்கே இடுவது
அதுவும் அதே வேலையை செய்யும்
படிக்க சுலபமாக இருக்கிறது
அது அத்தனையையும்
இங்கே டிக்ளேர் செய்யலாம்
மேலும் ஒரு லூப் க்கு மேலே இருந்தால்
இது ஒரு ரெபரன்ஸ் ஆக இருக்கும்
படிக்கவும் சுலபமாக இருக்கும்
மேலும் புரோகிராம் பிளெக்ஸிபிலிட்டி யும் இருக்கும்
சரி இதுதான் வைல் லூப்
சம்மரைஸ் செய்ய
அது துவக்கத்தில் ஒரு கண்டிஷன் க்கு செக் செய்கிறது
கண்டிஷன் ட்ரூ எனில் அது இந்த ப்ளாக் ஒஃப் கோடு ஐ எக்ஸிக்யூட் செய்கிறது
மேலும் நீங்கள் எச்சோ அல்பா போன்றவற்றை செய்ய முடியும்
உங்கள் வேரியபிள் இன்கிரிமெண்ட் செய்யப்படுவதை உறுதி செய்க
இல்லையானால் கணக்கற்று லூப் ஆகிக்கொண்டே இருக்கும்
இத்துடன் இது முடிகிறதுதமிழாக்கம் கடலூர் திவா